இது ஒரு அழகான கோவிலோட முன்பகுதி.

காட சுத்தி நெறைய மரம் செடி கொடிகள் இருக்கு.

வீட்டுக்கு உள்ள நெறைய சோஃபா டேபிள் நடுவுல இருக்கு.

ரெண்டு பெரிய கரண்ட் கம்பி தெரியுது.

வீட்டோட மேற்கூரைல இரண்டு சின்டெக்ஸ் வச்சிருக்காங்க.

டேபிள் ரொம்ப நீட்டா அழகா இருக்கு.

இங்க நெறைய எக்சசைஸ் பொருட்கள் இருக்கு.

ஒருத்தர் ஏணி மேல நின்னு பக்கெட்ல தண்ணி எடுத்துட்ருக்காரு.

கோர்க்குண்ந்தா ஆர்கானிக் என்ற நேம் போடு வெச்சிருக்காங்க.

இங்க ஒரு பெட் ரெண்டு பில்லோ இருக்கு.

ஒரு பெரிய கிரவுண்டுக்கு நடுவுல டென்னிஸ் நெட் இருக்கு.

காம்பவுண்ட் வாள ஒட்டி ஒரு பெரிய கரண்ட் கம்பி இருக்கு.

அண்ட புல்வெளியில ஒரு சில அடங்கள்ல தண்ணீர் குளங்கள் தெரியிது.

நீரோடைக்கு மேல இருக்குற புல் மிகவும் காய்ந்த நிலையில காணப்படுது.

வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய கருப்பு நிற கேட் மூடப்பட்டுருக்கு.

ஒரு கேர்ள் பின்னாடி திரும்பி பிரெண்ட்ஸ் கூட பேசிட்டிருக்கா.

ப்ளூ கலர் ட்ரேகுள்ள நெறைய வாழப்பழோ அடுக்கி வச்சிருக்காங்க.

தரையோட ரைட்டு கார்னர்ல ஒரு ஸ்டெப் வருது ஃபஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கு.

டேபிள்க்கு மேல முட்ட சோயா சாஸ் ஆயில் எல்லாமே வெச்சிருக்காங்க.